இது ஒரு கடை ஓபனிங்கு .

ஒருத்தர் டெய்லி ஷர்ட் போட்டுறுக்காரு.

ரெண்டு பைக் பைக் எல்லா நிக்குது ஒரு டிராவலர் நிக்குது.

வால்ல கிரே கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

ஒருத்தர் ரெண்டு பேண்டு பேன்ட்டுக் ரெண்டு கை போட்ருக்காரு.

தூரமா ஒரு லேடர் இருக்குது.

ப்ளூ கலர்ல பாக்ஸ் அடிக்கி வச்சிருக்காங்க.

தூரமா ஒரு ஆட்டோ போவுது.

பக்கத்துல நெறய உளுந்த வடை வச்சிருக்காங்க.

நிறைய பேரு பைக்ல நின்னு போட்டோ எடுக்குறாங்க.

ரெண்டு மூணுப் நாலு பேரு ஜர்கின் போட்ருக்காங்க தொப்பி போட்ருக்காங்க.

பேக்கரில நிறைய கேக்கு சாண்ட்விச் எல்லா நிறைய இருக்குது.

கேட்ல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

இது ஒரு பிளான் போட்டுட்டு ஒரு இன்ஜினியர் பாத்துட்ருக்காரு.

கிரீன் கலர்ல சின்ன சின்ன செடி வளர்ந்து இருக்கு.

கடைல உள்ளவரு ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு.